இந்த படத்துல இருக்கறது வந்து ஒரு ஹோட்டல் .

சைடுல இந்த சைடுல வந்து ஒரு அங்கிள் உக்காந்துருக்காரு அவர் கை மட்டும் தா தெரியுது.

அப்றொம் அங்கெ நெறைய வீடு இருக்கு எல்லாமே வந்து டாஸ் வீடா இருக்கு.

ப்ளூ கலர்ல இருக்கு எக்யுப்மென்ட்ஸ் .

இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மாரி இருக்கு.

இது பாக்க எதோ ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி இருக்கு இங்க வந்து லைக் தாஜ்மஹால் முன்னாடி இருக்க மாதிரி நெறைய கார்டனிங் வொர்க்ஸ்லா பண்ணிருக்காங்க அதுக்கப்பற நெறைய பில்லர்ஸ் இருக்கு அப்றோ ஏதோ ரெட் கலர்ல கொடி இருக்கு.

ம் இங்க ரெண்டு அண்ணாஸ் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க.

அப்புறம் இந்த ஃபிஷ்கு வந்து மீசை எல்லா இருக்கு.

கொளத்துல வந்து என்ன இருக்கு தாமர பூ இருக்கு அப்புறம் லில்லி பூ இருக்கு இப்ப என்னுடைய எலை இருக்கு எல்லாம் வந்து தண்ணில மெதந்துட்டு இருக்கு தண்ணி ரொம்ப அழுக்கா இருக்கு.

நெறையா குட்டி குட்டி செடி நெறையா புல்லு பச்ச பசேனு இருக்கு பில்டிங்ஸ்ஸு இருக்கு ஆனா அந்த சைடு பில்டிங் இந்த சைடு பார்க் அந்த மாதிரி இருக்கு.

நெறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க ஒரு ஃபேன் இருக்கு நறைய லைட் செட்டிங்ஸ் இருக்கு கிளாஸ்னால ஆயிருக்கு.

இங்க ரெண்டு மூணு மூணு பேர்ருக்காங்க இதுல.

இது வந்து ஒரு பில்டிங் பிரவுன் கலர் பெயிண்ட் பண்ண பில்டிங் உள்ள வந்து ரெட் கலர் டிரஸ் போட்டது ஆண்ட்டி நிக்கிறாங்க.

தொப்பி போட்டுருக்காங்க நெறையா இது வந்து வசனம்லா வந்து மாட்டி வெச்சிருக்காங்க அதுகப்ரோ ரேக் இருக்கு ரேக்ஸ்ல நெறைய புக்ஸ்செல்லா வெச்சிருக்காங்க.

இங்க வந்து நெறைய ஜான்சன் பேபிஓட ப்ரோடக்ட் வச்சிருக்காங்க அதுக்கு அப்றம் நெஸ்டோஜன் ப்ரோடக்ட் வச்சிருக்காங்க முன்ன ஏதோ ஒரு காலண்டர் வச்சிருக்காங்க ஏதோ சிசர் வச்சிருக்காங்க.

கீழ வந்து எதோ மேட் போட்ருக்காங்க.

இது வந்து பாக்க ஒரு ஸ்கேன் சென்டர் மாரி இல்ல ஸ்கேன் சென்டர் மாரியோ இல்ல ஆபரேஷன் தியேட்டர் மாரியோ இருக்கு ஆபரேஷன் தியேட்டரு .

இது வந்து ஒரு மண்பான கட மாதிரி இருக்கு கலர் கலரா நெறைய மண்பான வச்சிருக்காங்க.

அங்க ஒரு ஓய்ட் கலர் வெள்ளை கலர் சட்டை ஒரு அண்ணா வந்து பானை எடுத்துட்டுருக்காப்படி.